flat ற்க்கு வா நான் எழுதி இருப்பதை காட்டுகிறேன் ஒவ்வொரு தடவையும் கொன்ற போதும் நான் என்ன feel பண்ணி கவிதையாக்கினேன் என்பதை உனக்கு எடுத்துக் காட்டுகிறேன் மெய் நான் உனக்கு என்ன குறை வைத்திருக்கிறேன் ஒரு பெரிய வீடு இஷ்டம் போல சாப்பிட்ட காசு தினம் ஒரு bottle அது போதாது என்று நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தினமும் ஒரு missus ஆஷா வாங்கியதை முடிக்கும் வாக்கியத்தை முடிக்கும் முன்பு நான் தலையைக் குனிந்து கொண்டேன் இந்த ஒரு தடவை நான் சொல்கிறபடி செய் மெய் என்றாள் ஆஷா கொஞ்சும் குரலில் என்னால் மறுக்க முடியாதபடி ஒரு மூலையில் தள்ளி சர்க்கஸ் கத்திகளாக வீசி என்னை அவற்றின் நடுவில் சிறை பிடித்து விட்டாள் ஆஷா சரி என்றேன் நீ ஒத்துக் கொள்வாய் என்று எனக்கு தெரியும் என்~ என்று ஆஷா பெருமூச்சு சிரிப்பு சிரித்தாள் right இதுவும் விபத்து போலதான் இருக்க வேண்டுமா ஆம் எப்போது நாளை மறுநாள் வைத்துக்கொள் வேலைக்காரர்களில் இரண்டு பேர் leave போடுகிறார்கள் driver என்னுடன் shooting ற்க்கு வருகிறான் watchman மட்டும்தான் வாசலில் தான் இருப்பான் மற்றதை நீயே பார்த்து திட்டமிட்டுக்கொள் shooting எங்க நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு rubber தோட்டத்தில் பாரதிராஜா படம் அவர் படம் என்றால் இந்தமாதிரி location னில்தான் shooting இருக்கும் வெயிலில் வறுத்து எடுத்து விடுவார் அது உன் தொழில் தலைவலி அதையெல்லாம் நிஜம் சொல்லாதே உன் இந்த கணவன் நிஜமாகவே குடிகாரனா ஆம் உனக்கு எத்தன நாள் shooting பத்து நாட்கள் நாளை காலை புறப்படுகிறேன் shooting லிருந்து பாதியில் கொண்டு வரப் போகிறாய் நீ ஆம் சரி புறப்படவா பணம் வேண்டுமா மெய் வேண்டாம் நீதான் பணத்தில் என்னை குளிப்பாட்டுகிறாயே புறப்படுட்டுமா என்ன அவசரப்படுகிறாய் ரொம்ப நாள் கழித்து பார்க்கிறாய் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்க கூடாதா உனக்காக flat ல ஒருத்தி காத்திருப்பாள் என்று அவசரப்படுகிறாயா காத்திருந்தால் என்ன நான் அவளுடன் என்ன செய்ய முடியும் ஒரு இருபது வயது ஆண் கேக்கும் கேள்வியா இது ஆறடி உயரம் இருக்கிறாய் அகலமான தோல் முரம் போல கை இவ்வளவு வைத்திருப்பவன் கேக்கும் கேள்வியா இது அதெல்லாம் ஒன்றுமில்லை நானும் நீயும் நிறைய நேரம் இங்கே இருப்பது தப்பு யாராவது கண்டுபிடித்து விட்டால் சரி புறப்படு சாப்பிடுகிறாயா வேண்டாம் உனக்காக தந்துரி சிக்கன் கொண்டு வந்திருக்கிறேன் parcel ஐ அப்படி கொடு நான் வீட்டில் சாப்பிட்டுக் கொள்கிறேன் நான் அங்கிருந்து பியித்துக்கொண்டு புறப்பட்டேன் நான் சாலையின் ஓரத்தில் ஒதுங்கி நின்றிருந்தேன் நான் நின்ற இடத்திலிருந்து திருமதி ஆஷா சந்திரசேகரின் வீடு தெரிந்தது மரங்களுக்கிடையில் ஒளிந்து கொண்டு மேகங்களுக்கு இடையே நிலா போல் தெரிந்த அக்கட்டிடம் வீடல்ல மாளிகை மாளிகையின் வெளிச்சுவர் முழுக்க பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது ரேகை ஓடாத அப்பழுக்கற்ற பால்வெண்மை பலிங்கு கற்கள் தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக இந்த கட்டிடத்திற்கு தான் அதே பளிங்கு கற்களை உபயோகப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நம்பலாம் போலத்தான் இருந்தது சஜின் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா

ஆஹ் ஆமா, சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி போகுது

நீங்க பொங்கல்னா நல்லா celebrate பண்ணுவீங்களா ஆமாக்கா, நீங்க அஹ் நாங்களும் கொண்டாடுவோம். அது வந்து, தமிழர் திருநாள்தானே அப்போ எல்லாரும் கொண்டாடித்தானே ஆகணும்.

உம் சரி, சரி உங்க வீட்டுல பொங்கல் எல்லாம் வைப்பாங்கல்ல காலையில ஆமாக்கா அதிகாலையில் வைப்பாங்க. அப்படியா எங்க வச்சு வைப்பாங்க வெளிய வாசல்லயா

ஆஹ் ஹம் சரி, சரி, சரி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 பார்த்திருக்கேன் அக்கா, ஜல்லிக்கட்டு. எங்க போய் பார்த்திருக்க

மதுரையில தான உண்டு, அலங்காநல்லூரு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

ஆஹ் என்ன பண்ணுவாங்க அங்க ஜல்லிக்கட்டுல அந்த மாட அடக்குவாங்க, அடக்கியவங்களுக்கு prize உ அப்படி நிறைய இதெல்லாம் உண்டக்கா

அஹ் ஜல்லிக்கட்டு வந்து, நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு அப்படித்தானே

அப்ப நீயும் அதுல கலந்துக்கிடலாம்ல உம் ஆமாக்கா, நானா போகல பாக்கப் போனேன் ஆனா விளையாட்டுக்குப் போகவில்லை. சரி, சரி அப்புறம், இந்த இது மாட்டுப் பொங்கல் அது எதனால வைக்கறாங்கன்னு தெரியுமா தெரியலை அக்கா சொல்லு.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 அது வந்து, எதுக்கு வைக்கறாங்கன்னா நம்ம வந்துட்டு அஹ் நம்ம இப்ப விவசாயம் பண்றோம். இப்பதானே நமக்கு வந்து tractor உ அப்படி இப்படின்னு நிறைய இது எல்லாம் வந்திருக்கு. ஆனா, முன்னாடி உள்ள காலத்துல வந்துட்டு மாடுதான் அதுக்~ அதுக்கான வாழ்வாதாரமே மாடுதான்.

அதனால, அந்த நாள்ல வந்து, நம்ம அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும், அப்படிங்கற ஒரு இதுக்காகதான் அஹ் வந்துட்டு மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லி மாடுங்களை வந்து கட்டி வச்சு பொங்கல் வெச்சு அவுங்களுக்கு வந்துட்டு வழிப~அந்த வழி வழிபடுறாங்க சரி அக்கா ஆஹ் அப்புறம் பொங்கலுக்கு வந்துட்டு வாரிசு வந்து release ஆகுது பார்க்க போகலையா போகணும்கா விஜயோட படம்தானே ஆமா, ஆமா. நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உனக்கு எப்படி, என்ன guessing இருக்கு நல்லா இருக்குமா அவங்க நடிச்சாலே, நல்லாதானே இருக்கும். எல்லா படமும் hit உ தான் ஆஹ் சரி, சரி சரி. இது எத்தனையாவது படம் விஜய்க்கு தெரியுமா

தெரியலை அக்கா சரி, சரி. அந்த இது அஜித் படமும் இறங்குதுன்னு சொன்னாங்க ஆமா அக்கா

அஹ் ஞாபகம் வந்துட்டு அஹ் துணிவு, துணிவு. அதானே

சரி, சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க படிக்கிறியா வேலை பாக்குறியா வேலைபாக்குறேன் அக்கா அப்படியா, நீ என்ன படிச்சிருக்க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

நாங்க வந்து பொங்கல் முடிச்ச அப்புறம் உம்

அப்படியா

இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் வி~ இந்த விளையாட்டுப் போட்டியெல்லாம் வைப்பாங்கல்ல பொங்கல் அப்ப அந்த வடம் இழுத்தல், பானை உடைத்தல்

தெரியலை அக்கா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 ஓ, சரி, சரி, நீ பானையெல்லாம் உடைச்சிருக்கியா

எதாவது, ஒரு பானையாவது உடைஞ்சிருக்கா ஆமா அக்கா உடைச்சிருக்கேன்

ஏன்னா, விவசாயம்ங்கறது வந்து, இப்போ ஒரு, கேள்விக்குறியா ஆயிருச்சு அஹ் ஆமா, ஆமா, ஆமா ஆனா, அதெல்லாம் நல்லா இருக்கும்னா இப்போ எல்லாம் யாரு இதெல்லாம் இது என்ன சொல்றது நடைமுறையிலே இது பண்றா முன்னாடிதான் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு இதா~ விஷயமா பாப்பாங்க. இப்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு ஒரு phone ன கையில எடுத்து வச்சுக்கிட்டு பானை உடைக்கிற, function க்கு போனாலும் அங்கிருந்து எல்லாரும் video எடுக்கவும் photo எடுக்கவும் phone அ பாக்கவும்தான் இருப்பாங்க. யாரு இதுலலாம் இப்ப கலந்துக்குறா அப்படிதானே ஆமா அக்கா மொபைல் வந்த அப்புறம் எல்லாமே மாறிட்டு. அஹ் ஆமா, ஆமா, அதுவும் correct தான் எல்லாமே மாறிட்டு எல்லாமே மாறிட்டு எல்லாமே தலைகீழா மாறிட்டு ஏன்னா, விவசாயம்ங்கறது வந்து, இப்போ ஒரு, கேள்விக்குறியா ஆயிருச்சு ஆமா, எல்லாமே mobile ல இருந்தாலும் mobile வந்து நமக்கு சாப்பாடு போடாது இல்ல நம்ம உழைச்சா தானே நமக்கு சாப்பாடு.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

ஆமாம், அவ்வளவு தூரத்துக்கு வந்து, நம்மலே நம்மள கெடுத்து வெச்சுருக்கோம் ஆமா அக்கா உம் இப்பதான் வீடு, நம்ம வந்துட்டு அஹ் நினைச்ச உடனே பத்து நிமிஷத்துல சாப்பாடு வீடு தேடி வருதே, அதாவது நல்லதோ, கெட்டதோ என்னைக்கு வெச்சதோ, யாருக்கு தெரியும் அப்படித்தான ஆமா அக்கா

ஆஹ் சில நேரம் அப்படி சாப்பிட்டுருக்கேன்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 அப்புறம் அங்க, உங்க ஊர்ல எப்படி காலநிலை எல்லாம் எப்படி இருக்கு நல்லா வெயில் அடிக்குதா

எங்க ஊர்ல வெயிலும் அஹ் நல்ல குளிரு பாத்துக்கோ முன்ன அஹ் வெயிலும் குளிரும் மாறி மா~, அதாவது என்ன ஒரு காலநிலைன்னே சொல்ல முடியல டிசம்பர் முடிஞ்சா வந்துட்டு சரி இது சரியாயிடும், குளிரெல்லாம் போயிரும் அப்படீன்னு சொன்னாங்க. ஆனா, எங்க அப்படிலாம் இல்ல வெயிலும் அடிக்குது குளிரவும் செய்யுது அது இல்லாம, இப்ப வேற அடுத்த கட்டமாக coronavirus வேற திரும்ப வர போகுதாம்.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

இருக்கலாம். ஒருவேளை, நம்ம ஒண்ணு நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது இல்லை அரசாங்கம் கையிலதான் எல்லாமே இருக்கு.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 ஆமா சைனால கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டே வருது.

தெரியில்லையே அவங்க வந்து உம் எப்படி சொல்றது இப்ப உங்க கிட்ட ஏன்னா, அவங்க உணவுமுறை அப்படி அப்படித்தானே

என்னத்த, என்ன கிடைச்சாலும், சாப்பிடறதுனாலதான் இப்படி எல்லாம் வருது. ஆமா எதை எப்படி பண்ணணும் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஆமா. ஆனா, இப்ப, நம்மளுமே அப்படி ரொம்ப மாறிட்டோம் தெரியுமா என்ன சொல்ல முன்னாடி வந்துட்டு நம்ம, அதாவது, நம்ம அப்பா அம்மா காலத்துக்கும் முன்னாடி அந்த இதுல எல்லாம் வந்துட்டு கீரை நிறைய கீரை வகைகள் அப்புறம் வந்துட்டு பழங்கள் தானியங்கள் அப்படிதான் ந~ நல்லா அப்பல்லாம் நல்லா healthy ஆ சாப்பிட்டாங்க. ஆனா, இப்ப எல்லாம், நம்ம என்ன சாப்பிடுறோம்

முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம், முன்னாடி உள்ள, தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப பார்த்தாலும் அவ்வளவு strong ஆ இருக்காங்க. ஆனா நம்மெல்லாம் நம்மெல்லாம் அந்த, அவங்களை மாதிரி வயசு வரணும்ன்னா அவ்வளவுதான். ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன காய்ச்சலை கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. ஆமா அக்கா அது அப்படிதான். அவங்க அந்த காலத்தில், எல்லாமே இயற்கையில இருந்தே இது பண்ணாங்க. ஆனா, இப்ப அப்படி கிடையாதுல்ல இப்ப இயற்கையா கிடைக்கிறதுமே நமக்கு செயற்கையாதான் கிடைக்குது. என்ன சொல்ல அஹ் இப்போ நம்ம வந்துட்டு, கடையில போயி நல்ல மிளகு, இப்ப வாங்கினாலுமே வந்துட்டு அதுல வந்து எத்தன நல்ல மிளகுதான் நல்லா அதாவது original ஆ இருக்கு அதுக்கு பதிலா, அந்த பப்~ அந்த பப்பாளி விதை இருக்குல்ல அதையுமே கலப்படம் பண்றாங்க அப்ப எதுலெல்லாம் கலப்படம் பண்றாங்கன்னு பாரேன். ஒரு கடுகு வாங்குனா அதுல கல்லு கிடக்குது. ஆஹ் நல்ல மிளகு வாங்குனா அதுல பப்பாளி விதை கிடக்குது. எல்லாத்துலயுமே எல்லாமே கிடக்குது

அஹ் அப்புறம் வேற என்ன வேற என்ன எல்லாமே மாறிடுச்சுடே எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான். காலமும் மாறிடுச்சு ஆளும் மாறினாங்க எல்லாருமே மாறிட்டு. முன்னாலதான், நல்லா இருந்து உலகம் உம் அதில்லாம அவங்களுக்கெல்லாம் நிறைய வீர விளையாட்டுகள் எல்லாம் தெரியும். இப்ப உள்ள பசங்களுக்கு எல்லாம் pubg, free fire இந்த ஏறுதழுவுதல், கயிறு இழுத்தல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட என்ன சொல்றது? நம்மளோட உம் உடம்புல உள்ள ஒரு பலத்தை நம்ம காட்டுறது. முன்னாடி வந்து இப்போ ஒரு ஒரு சம்பந்தம் நடக்குது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அஹ் அதிலே வந்துட்டு அஹ் பசங்களை வந்துட்டு இந்தக் கல்லை வந்து தூக்கி கீழே போடச் சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒருத்தங்களோட இது வந்து தெரியும் நமக்கு. ஆனா இப்போ என்~ என்ன பையன் வந்து எந்த கல்ல தூக்கி கீழே போடுவான் நீ சொல்லு ஆமாக்கா, அதுவும் correct தான். அது இல்லாம முன்னால எல்லாம் இங்கெல்லாம் நிறைய பறை பனைமரம் நிக்கும். அதுல எல்லாம்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 ஆமா, ஆமா. இப்ப எல்~ முன்னாடிலாம் வந்துட்டு சும்மாவே normal ஆவே தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிப்பாங்க. ஆனா இப்ப பாத்தியா அதுக்கும் ஒரு machine உ

ஆஹ் இப்பெல்லாம் எல்லாமே மாறிடுச்சுடே. எல்லாமே மாறிடுச்சு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே மாறிட்டு ஆனா இனி திரும்ப பழைய நிலைக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் வர முடியாது. அப்படிதானே

வரவும் விடமாட்டாங்க, வரவும் முடியாது நம்மளால.

அரிசிக்கு rate பத்தியா எவ்வளவு விலை ஜாஸ்தியா இருக்கு

ஏன்னா, விவசாயம்ங்கறது வந்து, இப்போ ஒரு, கேள்விக்குறியா ஆயிருச்சு என்ன சொல்ல இப்போ விவசாயம் வந்துட்டு, இல்லை. அஹ் அவங்களுக்குன்னு, ஒரு இதே இல்லாம ஆயிட்டு. எல்லாமே rate எல்லாமே rate எல்லாத்துலயும் GST அப்படி இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது இனி பாரு, இப்பமே அரிசி விலை எல்லாம் இவ்வளவு கூடியிருக்குன்னா இன்னும் நம்ம காலத்துக்கு அப்புறம் இன்னும் இதை விட double மடங்கு ஆகறதுக்கும் அஹ் வாய்ப்பு இருக்குதானே

எல்லாத்துலயும் ஆமா correct தான். பொங்கல பத்தி எதாச்சும் சொல்லுங்கக்கா பொங்கல் பத்தி என்ன சொல்ல அதுதான் பொங்கல்னா என்ன முன்னாடிலாம் முன்னாடிலாம் அஹ் ஆமா.

அப்படியே பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் அதாவது முன்னாடி அப்படித்தான். ஆஹ் ஒரு தெருவுல வந்து, பொங்கல் வைக்கிறேன்னா அந்த தெருவுல எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப எங்க பொங்கல் அப்படி வைக்கிறாங்க வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு நாலு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சுடுறாங்க. அதான் பொங்கல். ஆனா, நம்ம அப்படித்தான் வைக்கணும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் இது பண்ணிதான் நம்ம சாப்பிடணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றதெல்லாம் சும்மாவா உம் இன்னொன்னு என்னன்னா, பொங்கல்னா வந்து ஆடி மாதத்துல பயிரிடப்பட்ட நெல் இருக்குல்ல

அந்த வந்து, தை மாதத்துல வந்து அறுவடை பண்ணி நல்ல விளைச்சலை கொடுக்கும் இல்ல அதான் பொங்கல்.

அந்த நெல்லை கொண்டுதான் பொங்கல் பண்ணுவாங்க.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 செலுத்தி பொங்கலை கொண்டாடுவாங்க. ஆஹ் சரி, சரி, சரி உம் பொங்கலுக்கு அப்புறம் அடுத்து என்ன இது வரும் பொங்கலுக்கு அடுத்து வந்து பொங்கலுக்கு அடுத்து, ஏதாவது ஒண்ணு வரட்டும், அப்படிதானே ஆமா, வரது வரட்டும் அரசு எல்லாமே நம்ம கொண்டாட வேண்டியதுதான் அஹ் ஆமா ஆமா உனக்கு எல்லாம் உனக்கு எல்லாம் தென்னை மரம் ஏறத் தெரியுமா

முன்னாடி ஏறுவாங்க. சின்னப் பிள்ளையிலே ஏறிருப்பே, இப்ப ஏறுவியாக்கும்? இப்ப எல்லாம் முடியாது அக்கா ஆமா, ஆமா ஆஹ் இப்ப யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க பாத்தியா முன்னாடி யாருன்னா தாத்தா அவங்கதான் இப்ப ஏறுறாங்க. அந்த ஏதோ கள்ளா ஏதோ எடுப்பாங்களே

அ~ எதுல ஏறி கள் எடுப்பாங்க அந்த பதநீர்

ஓ, பனம், அப்ப தென்னை மரத்துல எடுக்க மாட்டாங்களா

அது ஒரு பானை வச்சு, அதுல ஏதோ இது பண்ணுவாங்க. அப்படியா

அஹ் நல்லா காத்தடிக்குது பாத்துக்கோ இங்க. அங்க எப்படி வெயில் அக்கா. நீங்க வந்து free அஹ் வீட்டுல சும்மா leave days எல்லாம் உண்டல்ல. அப்பல்லாம் என்ன பண்ணுவீங்க வீட்ல எதாச்சும் விளையாடுவீங்களா? இல்ல mobile பாத்துட்டு இருப்பீங்களா எங்க சஜின் முன்னாடி சின்ன பிள்ளையில நான் வந்துட்டு வெளிய போய் உட்கார்ந்து இந்த ஒவ்வொரு வீடு வீடா போய் paper பொறுக்கி விளையாடினது உண்டு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து நான் உண்டு